பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஹ் உங்களுக்கு எல்லாம் seat okay வா ma'am ஆஹ் எங்களுக்கு seat okay ma'am ஆ பசங்களோட vomit sensation இருக்கு so அவளுக்கு மட்டும் window seat இருந்தா நல்லா இருக்கும் ma'am okay okay எப்படின்னா ஒரே bus ல வந்து sleeper ம் வேணும் ஆஹ் AC யாவும் இருக்கணும் உங்களுக்கு seat ம் window seat ம் வேணும் ma'am ஒரு மூணு window seat இருந்தா போதும் ரெண்டு sleeper இருந்தா போதும் ma'am மூணு window seat அப்படி உங்களுக்கு தனித்தனியா ஒரே seat ல வேணும் ma'am ஒரே seat வந்து இப்போ மூணு window seat தான் தனித்தனியா உங்களுக்கு seat book பண்ண வேண்டி இருக்கும் ஒரே seat வேணுமா அப்படி இல்லேன்னா மூணு seat தான் வேணுமா அப்படின்னு கேக்கணும் மூணு seat போதும் ma'am இப்போ பசங்க ரெண்டு பேர்த்தையும் நானும் என் husband ம் தனித்தனியா window seat இருக்கிற மாதிரியும் அவங்க பெரியவங்க ரெண்டும் ஒரு window seat ல இருக்கிற மாதிரியும் ma'am கிட்டே கிட்டே இருக்கும்ல ma'am ரெண்டு பேர் இருக்க seat ma'am அது வந்து நான் என்ன கேட்டேன்னா இப்ப வந்து அவங்களுக்கு vomiting sensation இருக்கு

vomiting type ல வந்து passangers எந்த ஒரு ஆஹ் problem மும் வரக் கூடாது அதா ma'am window கிட்டயே எங்களுக்கும் seat வேணும் ma'am ரெண்டு seat இருக்குன்னா அந்த ரெண்டு seat ம் எங்களுக்கு எப்ப அந்த மாதிரி சொல்றேன்மா இப்ப வந்து எப்படி இருக்குன்னா ma'am இப்ப first starting ல மூணு seat இந்தப் பக்கம் ரெண்டு seat அடுத்தது, கொஞ்சம் தாண்டி நீங்க கேட்ட மாதிரி பெரியவங்களுக்கு sleeper இருக்கு ma'am

அஹ் பெரியவங்கள்லாம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல ma'am அவங்களுக்கு தள்ளி தான் ma'am இருக்கும் அவங்களுக்கு sleeper தள்ளி தான் இருக்கும் அஹ் okay mam தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் seat sleeper so வந்து அவங்களுக்கு கீழ் கீழல sleeper okay வா மேல sleeper okay வா

அப்படி பார்த்தா உங்களை விட ரெண்டு ஒரு குழந்தை நீங்க அப்பறம் இன்னொரு குழந்தை உங்களோட husband அந்த மாதிரி இந்த மாதிரி ஆமா ma'am அப்படிதான் நான் சொல்றேன் ma'am சரி okay ma'am உங்களுக்கு அந்த மாதிரி நாங்க வந்து பண்ணி தர்றோம் ma'am அஹ் இப்ப வந்து என்னன்னா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

உங்களுக்கு வந்து எப்படி ma'am இப்ப வந்து middle side okay வா இல்லைன்னா back side வேண்டாம் ma'am middle side ம் middle side ன்னா okay front seat தா இருக்கு அப்படின்னா adjust பண்ணிக்கலாம் ma'am maximum middle seat இருந்தா okay ma'am

இந்த side வந்து, ஒரு three ஆஹ் sleepers இருக்கு அதாவது sleeper coach three இருக்கு back ல வந்து, ஒரு two seats அந்த மாதிரி இருக்கு next வந்து இந்த side full லாவே double seats தான் இருக்கு மேல வந்து single berth ஆ இந்தப் பக்கம் double berth மேலையும் கீழயும் அதுக்கப்புறமா இங்க seat மேல வந்து திருப்பியும் sleeper வரும் okay வா ma'am அப்படித்தான் இருக்கும் bus ல வந்து அதாவது நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து, first three set வந்து seat இருக்கும் அதாவது மூணு பேர் இருக்க மாதிரி three set off seat இந்தப் பக்கம் ரெண்டு பேர் இருக்கற மாதிரி மூணு seat மூணு set of seats இருக்கும். மூணு இல்லை வரிசையா last வரைக்கும் போயிட்டே இருக்கும் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே full ஆவே single berth ஆ இருக்கும் இந்தப் பக்கம் அதாவது right side full ஆவே single berth இருக்கும்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 இது okay தான் okay தான ma'am உங்களுக்கு

okay ma'am வேற வந்து நீங்க first stop stop பன்றது இப்ப சாப்பிடறதுக்கெல்லாம் stop பண்றது எவ்வளவு எத்தனை time ma'am stop பண்ணுவீங்க

சில bus நாலரைக்கு இருக்கும் சில bus ஐந்து ஐந்து அரை ஆறு ஆறு அரை, ஏழு ஏழு அரை அந்த மாதிரி ஏழரை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ வந்து eight eight thirty bus ன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு தனியா timing ல நிக்காது அப்படி okay தானே okay யா அது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டே வந்ததுனால eight thirty க்கு correct ஆ eight thirty க்கு eight eight thirty க்கு எடுக்கிற bus எதுவுமே food க்குன்னு சாப்பிடுறது தனியா stop பண்ணமாட்டாங்க அதாவது

ஆஹ் நாலு மணி bus ல போனா சாப்பிடணும். நாலு மணி அஞ்சு மணிக்கு அஞ்சரை நாலரை இந்த bus லன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து eight eight thirty க்கு எல்லாம் dinner time க்கு வந்து, ஒரு hotel முன்னாடி stop பண்ணுவாங்க இப்ப வந்து, நீங்க வந்து அங்க இருக்கிற hotel ல கூட நீங்க இறங்கிடலாம் சாப்பிடலாம்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 okay ma'am okay ஏன்னா பசங்க இருக்காங்களா அஹ் bus ல வச்சு எப்படியும் வரும்போது சாப்பிடாம தான் வருவாங்க

பசங்க இருகாங்கல ma'am so dinner க்கு கண்டிப்பா வெளியே சாப்பிட்டுத்தான் ஆகணும் ma'am அதனால அஹ் நாங்க ஒரு ஏழு மணி இல்ல ஆறு அரை bus க்கு போறோம் ma'am okay okay அப்ப வந்து, ஏழு மணி ஒரு ஆறு அரை bus இல்லைன்னா ஏழு மணி bus ஆஹ் ஏழு மணிக்குள்ள bus ல போடுறாங்க ma'am ஏழு மணிக்குள்ள எந்த bus ணாலும் okay ma'am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 bus லா clean ஆ இருக்குமா ma'am

எல்லாமே அதாவது எப்படின்னா sanitizing எல்லாம் பண்ணி வச்சு உங்களுக்கு ரொம்பவே clean ஆதான் ma'am இருக்கும் bus so ரொம்ப secured ஆ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 ஆஹ் இந்த seat வந்து cleaning ஆ இருக்குமாம் அதாவது covid situation இந்த pandemic situation ஐ பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து, ஆஹ் bus ல போறதுக்கு வந்து, ரொம்பவே பயப்படுவாங்க அதாவது covid situation னால எதாவது affect ஆயிடும் குழந்தைங்க கூட போறவங்க வயசானவங்க கூட இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயமாதான் இருக்கும் so வந்து நீங்க எங்களோட bus ல வரது நீங்க ரொம்ப பயப்படாம ரொம்ப secured ஆ நீங்க வந்து போயிட்டு வரலாம். ரொம்பவே best cleaning ஆ இருக்கும் இப்ப வந்து இப்ப வந்து, என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த covid situation ல வந்து, ACAC இருக்க அந்த atmosphere ல யாருமே இருக்கக் கூடாது. அதாவது AC போட்ட show~showroom வந்து, அப்படி போகக் கூடாது அதுக்கப்புறமா AC யே எந்த time ல வந்து, avoid பண்ண ஆனா வந்து என்னன்னா எங்களோட bus வந்து AC bus னால உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து, என்னனா ma'am நீங்க வந்து travelling time ல வந்து, சில பேர் வந்து bed sheet இதெல்லாம் எடுத்திட்டு வர மாட்டாங்களா blacket இதெல்லாம். so நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா AC bus ஆ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து sleeping time க்கு வந்து, உங்களுக்கு நாங்க blocket தருவோம். அப்படி இல்லைன்னா bed sheet அது வந்து, உங்களுக்கு வந்து, அந்தந்த bed ல, அதாவது sleeper ல இருக்கவங்களுக்கு அதிலேயே இருக்கும்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 இன்னொரு டிரைவரும் அதுக்கப்புறமா safety க்கு ரெண்டு service man service க்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து bedsheet வந்து கொடுப்பாங்க ma'am so அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் better இருக்கும் ma'am

நாங்க புதுசு புதுசா எங்களோட customers க்கு நாங்க வந்து, நல்லபடியா இந்த ஒரு இது insecurity இல்லாம நாங்க வந்து, பண்ணி கொடுக்கிறோம். okay ma'am உங்களுக்கு வேற ஏதாவது doubt இருந்துச்சுன்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு அதை clear பண்ணிடுவேன்

ஆஹ் இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சி ma'am உங்க service ல நல்லா இருக்குது ma'am இப்ப ஒருவேளை vomiting sensation அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா driver கிட்ட சொன்ன நிறுத்துவாங்களா ma'am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 hello ma'am இருக்கீங்களா ஆஹ் ma'am சொல்லுங்க ma'am இருக்கேன் so அந்த பசங்க வந்து உங்களுக்கு வந்து, அந்த மாதிரி ஏதாவது ஒரு situation ல help தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து, உங்களுக்கு help பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து, bus அ வந்து முதல்ல stop பண்ணிட்டு உங்களுக்கு அஹ் ரொம்ப முடியலைன்னா கூட உங்களுக்கு வந்து, நீங்க சொன்னாலும் பிரச்சனை கிடையாது ma'am அதெல்லாம் ஒண்ணும் problem மே கிடையாது

வேற நீங்க time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 ஹம் ஆமா ma'am ஆமா அதாவது, அந்த time க்கும் bus இருக்கு ma'am அதாவது seven thirty க்கேத்தானே கேட்டீங்க ma'am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 இருக்கு ma'am இருக்கு ma'am அந்த bus இருக்கு ma'am அதாவது சென்னைக்கு போற bus ma'am அது வந்து, இதுவும் நீங்க இப்ப book பண்ணிருக்கிறது. நான் இப்ப சொன்னது வந்து, straight ஆ கோயம்புத்தூருக்கு bus நீங்க வந்து, மத்த நீங்க six thirty க்கு உள்ள bus ன்னா அது சென்னை bus ma'am

ஆமா ma'am அதிலயே book பண்ணிருங்க ma'am ticket க்கு காசு எவ்வளவு ma'am okay ma'am அதிலயே book பண்ணிடுங்க ticket க்கு காசு மட்டும் எவ்வளவு ma'am ஒரு ஆளுக்கு ticket வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து, thousand five hundred ma'am

hello ma'am இருக்கீங்களா okay ma'am okay okay அப்ப அந்த bus எ உங்களுக்கு ticket book பண்ணி போட்டுறலாம்ல hello ma'am ஆமா ma'am book பண்ணிடலாம் book பண்ணிடலாம் okay ma'am இப்போ வந்து உங்களோட main city எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ma'am கன்னியாகுமரி ma'am

அஹ் நாகர்கோவில் ma'am நாகர்கோவில்ல ஆஹ் வடசேரி bus stand ல தான் bus okay வா நீங்க அங்கிருந்தே நீங்க வந்து, bus ஏறலாம் ma'am அதாவது கொஞ்சம் late ஆச்சுன்னாலும் உங்களுக்கு call பண்ணுவாங்க ma'am ஒரு five minutes wait பண்ணுவாங்க வரலைன்னா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 அஹ் okay ma'am okay இப்ப இதே number ல பண்ணிக்கலாம் ma'am

okay ma'am அப்ப இதே number க்கு நாங்க உங்களுக்கு book பண்ணிட்டு, உங்களுக்கான tickets வந்து ஆஹ் நீங்க straight ஆ வந்து, வாங்கிங்க okay வா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

ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதா இருக்கிங்களா? okay ஆஹ் என்ன work பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க okay, okay நீங்க பேசுறது அவ்ளோவா எனக்கு volume கம்மியா இருக்கு கொஞ்சம் இதா பேசுங்ளேன் audible ஆ ஹம் நீங்க என்ன என்ன படுச்சிங்க என்ன college okay, okay நா நா இப்ப தான் வந்து engineering முடுச்சேன். ஒரு அஹ் three months இந்த வருஷம் தான் முடுச்சேன் முடுச்சுட்டு இப்ப பாத்தா freelancing பண்ணிட்டு இருக்கேன். freelancing work நீங்க எப்போ college முடுசிங்க எனக்கு senior ஆ இல்ல junior ஆ ஓ அப்பவே college முடுச்சுடிங்களா, அப்ப நீங்க எனக்கு super senior ஆ எங்க நீங்க headset வந்து speaker ல போட்டு இருக்கீங்களா? okay, okay அதனால தான் வந்து voice கொஞ்சம் இதா volume கம்மியா கேக்குது. okay, okay no problem கொஞ்சம் சத்தமா பேசுங்க கேக்கும்

okay, okay உங்களுக்கு childrens யாராவது இருக்கங்கள? okay, okay உங்களுக்கு sibilings கூட பிறந்தவங்க? okay, okay எனக்கு இரண்டு பேரு இரண்டு அக்கா, நான் தான் கடைசி. அஹ் ஆமா இன்னும் marriage அகல இப்பதான் college முடுச்சேன் இன்னும் one or two அஹ் two years ஆகும் marriage க்கு அஹ் எங்களுக்கா எங்களுக்கு வந்து எப்பையும் twenty twenty one பெரிய அக்காவுக்கு twenty லேயே பண்ணிட்டாங்க, second அக்காவுக்கு வந்து twenty one னு எனக்கு வந்து இப்பத்தான் twenty one பிறந்திருக்கு twenty sorry twenty வந்து complete ஆயி twenty one பிறந்திருக்கு so அதுனால வந்து last பொண்ணுல so கொஞ்சம் one year two year வீட்டுல வச்சு இருந்து கூட அப்புறம் கூட கல்யாணம் பண்ணுவாங்க okay, okay ஹம் நீங்க உங்களது headset இல்லையா இந்த இடத்துல கொஞ்சம் volume பாருங்க கொஞ்சம் இதா போகுது பரவல continue பண்ணுங்க பேசலாம் அஹ் இப்போ okay கொஞ்சம் சத்தமா பேசுங்க போதும் நீங்க கொஞ்சம் silent character தான் போல slient ஆ அமைதியா பேசுவிங்களா? அமைதியான character சொல்லுவங்கள அந்த மாரி. ஹம் அதான் நல்லா பழகிட்டா நல்லா பேசுவிங்க ஹம் நீங்க என்ன festival லாம் நல்லா celebrate பண்ணுவிங்க? உங்க அதும் உங்களுக்கு வந்து அஞ்சு பேரா கூட பிறந்தவங்க இருகாங்க ஆறு பேரா நல்லா இருக்கும் jolly ஆ இருக்கும் ஆமா எதாவது festival வந்தா எல்லாரு கூடயும் ஆஹ் என்ன festival celebrate பண்ணுவிங்க நீங்க ஒ okay okay இணைக்கு new year ல எதாவது sweet எதாவது செஞ்சிங்களா இல்ல இங்கயும் மழை பெயுது ஆ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு friend கிட்ட பேசுனேன் சென்னைலையும் மழை பெய்யுது அப்படின்னாங்க அஹ் அவங்க சென்னைலதான் இருக்கேன் அப்படினங்க

ஹம் இந்த two thousand twenty two வாவது எல்லாருக்கும் நல்லா அமையனும். ஆமா அப்போ எல்லாம் மார்ச் மாசம் தான் start பண்ணுவாங்க இப்போ வந்து ஜனவரிலயே start பண்ணிட்டாங்க. ஆமா இப்போ ஏதோ death எல்லாம் அவ்ளோவா ஆகுதுன்னு சொன்னாங்க health issue மட்டும் தான் பாக்கலாம். சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க? ஓ நீங்க நல்ல சமைப்பீங்களா taste அ சமைப்பீங்களா? okay, okay marriage எல்லாம் எப்போ உங்களுக்கு ஆச்சு? ஓ இப்போ தான மார்ச் ten அ okay okay மார்ச் ஆ okay ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி சமச்சது இல்ல தான? கல்யாணத்துக்கு முன்னாட சமச்சது இல்ல தான உங்களுக்கு ஹம் எனக்கும் சமைக்கவே தெரியாது. அ அதான் யூ டுயூப் நமக்கு ஏதாவது doubt நா யூ டுயூப் பத்துக்கலாம்ல நம்மளே try பண்ண வேண்டியது தான், இத பாத்து பாத்து பண்ணனும் நமக்கு சலிப்பா இருக்கும்.

ஆமா உங்களுக்கு college ல ஏதாவது close friends இருக்காங்களா? close friends எல்லாம் யாருமே இல்லையா இத கூட படிச்சவுங்க அந்தமாதிரி touch ல எல்லாம் இப்போ யாரும் இல்லயா? எனக்கும் யாரும் இல்ல இது இப்போ தான் college முடிச்சோம் ஆனா வந்து எல்லாம் அவங்க அவங்க work ல busy ஆயிட்டாங்க சரி நாமளும் busy ஆயிரலாம் அப்படின்னு நானும் யாருடையும் பேசிகிறது இல்ல. கொஞ்ச சத்தமா பேசுங்க இங்க actually heartbeat மாதிரி அந்த இது பாத்தாவே உங்களுக்கு தெரியும். ஹம் ஹம் அஹ் ஆஹ் ஆஹ் okay okay ஹம் அவ்வளவு தான் எல்லாமே girls ன்ன வந்து marriage ஆயிருச்சுனாவே அந்தமாதிரி தான் friendship எல்லாம் எப்பயாச்சு பாத்தா hi அவ்வளவு தான்

ஆ நாங்க வந்து இப்போ எல்லாம் local லயே தான் இருக்காங்களா அதனால வந்து எப்பயாச்சு plan போட்ட கூட நாங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவோம் friends meet பண்ணிட்டு வந்துருவோம் இப்போ வந்து local அப்படிங்குறது னால பிரச்சன இல்ல after marriage எப்படின்னு தெரில.

ஓ அதுக்குன்னா கூட late ஆகுமா ஓ first நீங்க கேட்டப்ப எனக்கு வந்து sink ஆகல actually நா வந்து உங்க side வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருவாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசில பாத்தா எங்க side ல சீக்கிரம் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி நீங்க கேட்டுருகிங்க எனக்கு இபோதா புரிது எங்க இதுல எல்லாம் அப்படி தான், எங்க இதுலவந்து பசங்களோ பொண்ணுகளோ ஒரு twenty twenty seven குள்ள கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பொண்ணுக்களுக்கு தான் twenty five குள்ள பசங்கன்னா twenty seven குள்ள ஆமா ஆஹ்

ஆ okay ரெண்டு time போயிட்டு வந்துட்டீங்களா நா எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது போனது அதுக்கு அப்புறம் நாயபகமே இல்ல இந்த climate எங்க போயி அங்க எல்லாம் போறது கொடைக்கானல் எல்லாம் ஊட்டி எல்லாம், அதுயெல்லாம் ஆ ஹம் வெயில் அடிக்கும் போது அந்த season போன பரவாயில்ல ஓ okay okay but இது கொஞ்ச நேரம் work ஆகும்ல சரி okay கொஞ்ச இருக்குற வரைக்கும் கொஞ்ச maintain பண்ணலாம் அப்படி இல்லனா நா கூட தனியா கூட பேசிகிட்டு இருக்கேன் இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் தம் கட்டி பேசுனா போதும். ஆ அப்புறம் எப்போ நீங்க native வந்து எப்போ போயிட்டு வந்திங்க கடைசியா? ஓ okay okay அங்க அங்க எல்லாம் அந்த ஊருல எல்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்ச இடம் dress எல்லாம் எங்க போய் purchase பண்ணுவீங்க

ஆனா வந்து trends னா rate அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா prize பாத்து தான் நாம எடுப்போம் எப்படியும் ஆமா ஆனா ஆ

ஓ உங்களுக்கு wear இன்னோம் பழக்கம் இல்லேல.

கண்டிப்பா நமக்கு starting ல அப்படி இருக்கும் சில பேருக்கு சுடிதார் look நல்ல இருக்கும் சில பேருக்கு சேரி look ல நல்ல இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சது ஆனா நம்ம work போறதுனால நமக்கு அது இது எதுவோ அது தான் பாக்கனும். நீங்க ஏன் இந்த கோவிட் situation னால இந்த மாதிரி freelance choose பண்ணிங்களா இல்ல marriage after marriage ங்குறதுனால freelance choose பண்ணிட்டிங்களா? okay okay எங்க வீட்டுலயும் அது தான் எங்க வீட்டுல வந்து ஆ வீட்டுல தான் work பண்ணனும் அப்படின்னுட்டாங்க after marriage எங்கயாச்சும்போணுன்னா அவங்க permission குடுத்தா போ அப்படின்னுட்டாங்க அதனால தான் நானும் freelance பண்ணி but இதுவும் okay தான் நமக்கு வெளில போனாலும் நமக்கு இவ்ளோ தான் salary வரும் இதுவே freelancing பண்ணாலும் நமக்கு ஓரளவு correct அ தான் வருது நீங்க இப்போ தான் start பண்ணி இருக்கீங்களா எத்தன month அ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் போக போக கண்டிப்பா benefit தான் நா இதுல என்ன four month அ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு first month எல்லாமே amount எல்லாம் கொஞ்ச கம்மியா தான் வந்தது போக போக எனக்கு benefit தான் அது உங்களுக்கு தெரியும் benefit இருக்கா amount வும் கொஞ்ச வரும். எனக்கு இது வந்து இப்போ தான் எங்களுக்கு start பண்ணி இருகாங்க பாக்கலாம் போக போக தெரியும். கேளுங்க எனக்கு actually நானு நானு work start பண்ண புதுசுல என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல எனக்கு friendly circle இருக்கனும் இப்போ எதாச்சும் work ன்னா கூட எப்படி இப்போ office போறோம்ன்ன கூட friends இருப்பங்கள்ல அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம நல்லா friendly அ பேசலாம் work related காவும் பேசலாம் அந்த மாதிரி இருக்கும் நானே கூட ரெண்டு பேருக்கு message பண்ணேன் அப்புறம் but அவங்க எல்லாம் official அ பேசுனாங்க so அதனால பேசிக்கலா இந்த இப்போ இந்த work மூளியம்மா ஒரு opportunity கிடச்சிருக்கு so எல்லாருக்குடையும் friendly அ பேசலாம் அப்படின்னுட்டு ஏதாச்சும் work related doubt னாலும் கேளுங்க ஓ அ

ஆமா அது கண்டிப்பா வரும் நம்ம எது பண்ணாலும் அது வரும் போக போக நம்ம அது நமக்கு பழகிடும் இன்னும் புதுசு புதுசா வந்து நமக்கு job வந்துச்சுன்னா நமக்கு பழகிடும் எனக்கு எல்லாம் starting அப்படி தான் இருந்தது நீங்க கொஞ்ச experienced ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கே பழகிடும். ஹம் doubt ன்னா கேளுங்க இப்போ தான் நம்ம எல்லாம் friends ஆகிட்டோம்ல. ஹம் இப்போ எல்லாம் கோவிட் எல்லாம் முடிஞ்சு ஆபிஸ்க்கு கூப்ட்டுட்டு இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து கோவிட் ங்குறதுனால என்ன பண்றங்கன்னு தெரில, இல்ல இல்ல நா வந்து ஆபீஸ் போக அது வீட்டுல இருக்குற வரையும் வந்து freelancing தான் பரவாயில்ல நா வந்து work கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்ல வேல freelancing காவது எனக்கு கிடைச்சது.